அதிலிருந்து தன்னை விடுபட செய்ய முடியாமல் வேலையில் ஈடுபட்டாள் அந்த மக்களுக்காக ஒரு சிறு மருத்துவ குடில் அமைத்து ஏதோ தான் படித்து தெரிந்து கொண்டதற்கு தகுந்தது போல ஆஷா மூலம் அறிந்து கொண்டதையும் வைத்து அவசரத்திற்கு அவர்களுக்கு உதவும் மருந்துகளை அதில் தயார் நிலையில் வைத்திருந்தாள் மேலும் சிரமமாகும் நிலைமையில் உள்ள அவர்களை பெரிய மருத்துவமனைக்கு செல்ல வழிவகை செய்து கொடுத்தால் விளைவு மக்களுக்கு சாதாரண காய்ச்சல் ஜுரம் தலை வலி என்று அவர்கள் அவஸ்தைகளுக்கு ஒரு விடிவு பிறந்தது அவளுக்கும் town க்கு சென்று மருந்து வாங்குவது மக்களுக்கு உதவுவது அவர்கள் நோய் தீர்ப்பது மீதி நேரத்தில் அங்கு இருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி போதிப்பது என்று நேரம் றெக்கை கட்டிக்கொண்டு பறந்தது என்றே சொல்லலாம் அந்த இரவு என்று ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் அந்த பாழாய் போன இரவில்தான் நந்தன் நினைவுகள் அவளை வெறிக்கொண்டு தாக்கும் தூக்கமற்று தவிக்கும் மகளின் கஷ்டத்தை தாயும் உணராமல் இல்லை ஆரம்பத்தில் அவள் இங்கே வந்ததே ஒரு வகையில் அந்த பெற்றோருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திக் கொடுக்க போகப் போக ஆள் பாதியாகி மாறி விட்டிருக்கு அவர்களுக்கு சந்தேகம் வலுப்பட்டது ஏதோ ஒன்றை நினைத்துத்தான் உள்ளே மருகும் பெண் மீண்டும் திரும்ப என்ன வழி என்று யோசிக்க அவளை உற்சாகப்படுத்தும் வழி தெரியாமல் தவித்தனர் ஆசை மகள் இப்படி தனக்குள்ளேயே மருக காரணம் காதல் என்று அறியாத அந்த அன்பு பெற்றோர் சீக்கிரமே அதற்கு விடிவுகாலமும் பிறக்கச் செய்தனர் அந்த மலை ஜாதி கூட்டத்தினரின் தலைவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக ஆனதால் அங்கு இருக்கும் சராசரி மருந்துகளால் குணப்படுத்த முடியாது போக மூச்சடைப்பு அதிகமாக அதற்கு மேலும் தாமதிக்க செய்யாமல் அங்கு இருந்தவர்கள் இருவரை கூட்டிக்கொண்டு வர்ணதேவா மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சொன்னாள் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்த அவளையுமே உடன் அழைக்க பல்வேறு காரணங்களை கூறி தவிர்த்தாள் அவள் அதற்கு மேல் தாமதிக்காமல் அவரை அழைத்துக் கொண்டு செல்லக் கூறவும் நிலைமை உணர்ந்தவர்களும் தாமதிக்காமல் கூட்டிச் சென்றார்கள் மருத்துவமனைக்கு அங்கு சென்று அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கொடுத்து மூச்சு சீராக வர பெரும் நிம்மதியுற்றனர் இதற்கு நன்றி கூற நண்பனிடம் சென்று பார்க்க அங்கேயே இருவருமே திகைப்புக்குள்ளாயினர் அவன் ஆளே மாறி போயிருந்தான் வணக்கம் நன்றாக இருக்கிறீர்களா நன்றாக உள்ளேன் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா நன்றாக இருக்கிறேன் நாம் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அஹ் ஒரு தொழில் அதாவது தொழில் முனைவோர்கள் தொழிலில் சாதனை படைத்தவர்கள் அதாவது ஒரு அஹ் தொழில் சம்பந்தமான பற்றி நாம் இப்பொழுது விவாதிக்க உள்ளோம் அதில் மேலும் பார்த்தீர்கள் என்றால் அருணாச்சலம் முருகானந்தம் என்பவரைப் பற்றி நாம் இப்பொழுது கொஞ்சம் விரிவாக நாம் அஹ் அதாவது இப்போ போன அதாவது முன்பு அதாவது ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு நம்ம அவர்களை சந்தித்த போது அவரிடம் பற்றிய ஒரு கலந்துரையாடல் பற்றி நாம் பேசி இருந்திருந்தோம் அதைப் பற்றி நாம் இப்பொழுது விரிவாக நாம் இ~ இருவரும் விவாதிப்போமா மேலும் பார்த்தீர்கள் என்றால் அஹ் அவரைப் பற்றி நான் இப்பொழுது அதாவது சிறிது கூற விரும்புகிறேன் அதாவது அஹ் அஹ் அருணாச்சலம் முருகானந்தம் என்பவர் அதாவது பார்த்தீர்கள் என்றால் ஹார்வார்ட் பல்கலை~ பல்கலைக்கழகின் சொற்பொழிவு அஹ் அரங்கு மாணவர்களின் பே~ அஹ் மாணவர்கள் பேராசிரியர்கள் முன்னிலையில் அவர் உரையாற்றுகிறார் அதாவது பார்த்தீர்கள் என்றால் பேச்சு முடிந்ததும் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினார்கள் அஹ் நானு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் IIT கருத்தரங்கில் அவர் பேசியதும் மாணவர்கள் கரகோஷம் உச்சகட்டத்தை எட்டுகிறது இப்படி பல சர்வதேச கருத்தரங்குகளில் கல்லூரி, பல்கலைக்கழகங்களிலும் corporate நிறுவனங்களிலும் அவர் ப~ பேசப்பேச வரவேற்பு, உற்சாகம் கைதட்டல் இ~ இத்தனைக்கும் அவர் புகழ் பெற்ற பல்கலைக்கழகத்திலோ IIT யிலோ IIM மேலும் அஹ் பார்த்தீர்கள் என்றால் படித்தவர் அல்ல மேலும் அஹ் பள்ளி இறுதி வகுப்பை கூட முடிக்காதவர் என்று நாம் மிகவும் கூறலாம் ஆனால் அவரை புகழ் பெற்ற time இதழ் அதாவது இரண்டாயிரத்தி பதினாலில் உலகின் செல்வாக்கு மிக்க நூறு பேர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்தவுடன் சுகாதார பே~ அதாவது போராளி என்ற பட்டமும் கொடுத்து கௌரவித்து வந்தது இன்று நம் அறிந்ததே மேலும் சந்திப்பிற்கு இந்துஸ்தான் யூனிவர்லிப் தொடங்கி பல புகழ்பெற்ற நிறுவனங்களின் இயக்குனர்கள் நேரம் ஒதுக்கிக் கொண்டிருந்த அதாவது ஒதுக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களைப் பற்றி அதாவது இவரைப் பற்றி பேசவோ இல்லை இவரை வந்து அஹ் சந்திக்கவும் மிகவும் அஹ் ஆச்சரியப்பட்டு நிற்கின்றார்கள் மேலும் அஹ் அதாவது அஹ் இவரு ~ அஹ் அதாவது இவரைப் பற்றி ஒரு உங்களுக்கு ஏதாவது அவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொல்ல முடியுமா அஹ் தெரியும் அஹ் சொல்லுகிறேன் இவருடைய அப்பா வந்து நெசவுத் தொழிலாளி அம்மா ஒரு விவசாயக் கூலி விவசாயம் பொய்த்த போது இட்லி சுட்டு விற்றார் அவர்களுடைய மகனாகப் பிறந்து குடும்பச் சூழலால் ஒன்பதாம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு ஒரு பட்டறையில் உதவியாளராக பணியாற்றியவர் இன்றைக்கு உலகமே கொண்டாடுகிறது காரணம் இவரது கண்டுபிடிப்பு கிராமப்புறங்களிலும் வாழும் அடிமட்ட ஏழை பெண்களும் எளிதில் கிடைக்கும் வண்ணம் சர்வதேச தரத்தில் பெண்களுக்கான sanitary napkin தயாரிக்கும் இயந்திரத்தை வடிவமைத்ததுதான் அவருடைய மிக முக்கியமான சாதனை வடிவமைத்தது மட்டுமல்ல பணம் சம்பாதிப்பதற்காக அதை பெரிய வணிக நிறுவனங்களிடம் கொடுத்துவிடாமல் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்காக பயிற்சி அளித்து கிராமப்புற பெண்களிடம் கொண்டு சேர்த்தவர் இந்தியா மட்டுமல்ல உலகின் பல நாடுகளிலும் இந்த இயந்திரம் இன்று பயன்பாட்டில் உள்ளது இந்த சாதனையை தூண்டுகோலாக இருந்தது எது இதற்~ இந்த முயற்சி ஆரம்பித்த போது உங்களுக்கு அத~ அதைப் பற்றி தெரியுமா அதாவது நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இது அஹ் கோவை அருகே பாப்பநாயக்கன்புதூர் என்ற பின்தங்கிய குக்கிராமத்தில் ஒன்றில் எங்கள் குடும்பம் அதாவது பார்த்தீர்கள் என்றால் ஒரு நெசவாளர் குடும்பம் இவர் இவரது குடும்பம் தெரியுமா அதாவது அப்பா இளம் வயதிலேயே இறந்து விட்டதால்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 அதாவது அஹ் துடைத்து அத அதிலிருந்து வந்து அஹ் அதாவது வண்டியை ஆகட்டும் அதாவது பெரிய வண்டிகள் ஆகியவற்றை அதாவது ஒரு வேல் துணி து~

எளிய சமாச்சாரம் எவ்வளவு விளையக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் மிகவும் யோசித்தார் அஹ் சொல்லப் போனால் napkin தயாரிக்கக் கூடாது என்று மனதில் தோன்றியதுதான் இதனுடைய ஆரம்பம் அதாவது அவருடைய மனதில்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 மேலும் வலது பக்கம் அஹ் அதாவது மடித்து ஏதோ கடத்தல் பொருள்களை கொடுப்பது போல அஹ் ஒரு cover ல் போட்டு மறைத்து கொடுத்திருக்கிறார் அதாவது அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்திருக்கிறது என்ன தெரியுமா இந்தியாவில் நிலவும் சூழல் அப்படிப்பட்டது வெளிநாடுகளில் வாழ்வோருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை கூட இது தோன்றலாம் ஆனால் இந்தியாவில் மிக முக்கியமான பிரச்சனை ஒரு சுகாதாரமான napkin ஐ வாங்க முடியாத அளவுக்கு கிராமப்புறங்களில் வறுமை நம் நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் அஹ் தோழி தொண்ணூத்தி விழுக்காடு பெண்கள் napkin ஐ உபயோகப்படுத்தவில்லை என்கிறது ஒரு ஆய்வு என்று கூறுகிறது மேலும் இந்த பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் என்பது அஹ் எல்லாரும் அறிந்ததே மேலும் நீங்கள் சொல்லப்போனால் ஒரு அடிப்படையான ஒரு workshop labor அதாவது ஒரு கூலித்தொழிலாளி ஒரு napkin ஐ பிரித்து பார்த்து பஞ்சு அதாவது அவரு பட்ட ஒரு ஒரு அனுபவத்தைப் பற்றி நம்மிடமோ மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்தாலும் மொத்தம் ஆறு ரூபாய்க்குதான் வருமாம் அதாவது அவருடைய க~ கணிப்பு அதைப் போல பல மடங்கு விலைக்கு அதை விற்பனை செய்யப்பட்டது என்பதே அவருடைய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 கோயம்புத்தூரில் பஞ்சாலைகள் மிகவும் அதிகம் என்பது நாம் அறிந்ததே உண்மையா இல்லையா தோழி

ஆமாம் மேலும் அங்கு அதாவது முதலில் அதாவது என்ன செய்தார் என்றால் முதலில் பஞ்சு வாங்கினாராம் சட்டை collar க்குப் பின்னால் தைத்திருக்கும் அந்த cotton துணியை முதலில் பின்பு வாங்கினார் இந்த napkin தயாரிக்க தேவையான பொருட்களை pad கள் அதாவது ஒரு pad களை வாங்கி ஒரு napkin ஐ அதாவது தயாரித்திருக்கிறார் அத சரி இது இப்ப napkin தயாரித்து ஆகிவிட்டது எப்படி இதை பரிசோதனை செய்வது அதாவது இவருடைய வீட்டிலேயே முன்பு அதாவது கலந்து ஆலோ~ ஆலோசித்திருக்கிறார் அதாவது ஒரு அதிர்ச்சித் தகவல் வந்து இவர்களிடம் அஹ் அதாவது அஹ் வந்திருக்கிறது வேறு வழி அதாவது அஹ் வீட்டிலேயே உபயோகப்படுத்திவிட்டு சில நாட்களுக்கு அஹ் பதிலாக அஹ் அதாவது அஹ் திரும்பி அஹ் உயர்தர பஞ்சில் அதாவது பின்பு தயாரித்திருக்கிறார் சொல்லலாம் அது ஏதோ சரியில்லை என்பது அவருக்குத் தெரிந்திருக்கிறது அப்புறம் அஹ் அதாவது அதன் பிறகு அஹ்

சாப்~ அதாவது சா~ அதாவது நம்மை அதாவது எப்படிப்பட்ட சாப்பிட்டுவிட்டு அதை நாம் வீசி விடுகிறோமோ அந்த பிரச்சனைகளை போல அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் அதாவது பேசித் தயங்கக் கூடிய விஷயம் அதாவது இந்தியா மட்டும் அல்ல பல நாடுகளில் இதுதான் நிலைமை என்று அவர் அறிந்திருக்கிறார் so உயர்தர பஞ்சை வாங்கித்தான் இதை செய்ய வேண்டும் வேறு பஞ்சு வேண்டும் என்றால் நாம் வந்து மும்பைக்கோ இல்ல வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டும் அதாவது சளைக்கம் இல்லாமல் மிகவும் அதாவது ஒரு அஹ் முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை வந்து இவர் தொடங்கி இருக்கிறார் ஆமாம் மேலும் napkin களை bits pilaniIIT உட்பட பல நிறுவனங்களுக்கு ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் மேலும் நல்ல அதாவது ஒரு படித்தவர்கள் செய்ய வேண்டிய வேலை அல்ல இது ஆனால் இவர் படிக்காமலேயே இவர் சிறப்பாக தயாரிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் மேலும் என்னவென்றால் அதாவது மனைவி ஒத்துழைக்கவில்லை அது ஒரு மிகப்பெரிய இவருக்கு வேதனை என்று சொல்லலாம் பார்த்தீர்கள் என்றால் தோழி அதாவது அஹ் அவ்வளவு சுலபத்தில் இந்த தொழிலை வந்து இவரு முன்னோட்டமாக இல்லை பல பெண்கள் அதாவது இவர்களை பைத்தியக்காரன் என்று கூட திட்டியிருக்கிறார்கள் என்று அவர்கள் மிகவும் வேதனையுடன் நம்மிடம் கூறியிருந்தார் அஹ் ஆனால் இவருக்கு ஒரு யோசனை இவர் ஒரு வெற்றி அடைந்துள்ளார் அஹ் அது என்ன யோசனை நீங்க சொல்ல முடியுமா முயற்சிகள்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

ஒரு உயர்தரமான ஒரு napkin ஐ கண்டு~ கண்டுபிடித்தார்.

அதாவது இவர் வந்து அஹ் இதை தயாரிக்கும்போது இவர் ஒப்புக் கொண்டாரா அதாவது இதை தயாரிக்~ அதாவது இவர் தயாரித்த பின்பு இவர் பட்ட அதாவது ஒரு வேதனை அஹ் என்பது மிகப்பெரிய அதாவது அஹ் ஒரு ஒரு முன்னோ~ முன்னோட்டமாக எல்லாரும் சொல்லப்படுகிறது மீண்டும் ப~ அஹ் தோழி நம் நம் இன்னொரு ஒருவரிடம் முக்கியமாக நாம் வந்து அஹ் பேச வேண்டும் அதாவது அஹ் மேலாண்மை அதாவது ஐசிஐசிஐ இன்ஃபோடெக் ஸ்ரீனிவாசன் பற்றி நாம் இப்பொழுது பேசலாமா

கண்டிப்பாக

அஹ் உங்களுக்கு தெரியு~ தெரியுமா அதைப்பற்றி

சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் இதனுடைய தலைவர் அவர்கள் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஐசிஐசிஐ இன்ஃபோடெக் நிறுவனம் வெகு வேகமாக வளர்ந்து வரும் உலகளாவிய இந்திய மென்பொருள் நிறுவனங்களில் ஒன்று அதன் மேலாண்மை இயக்குனரும் தலைமை செயலாட்சி அலுவலருமான B மேலாண்மை வழிமுறைகளை பற்றி ஒரு தனி புத்தகமே எழுத முடியும் என்பவர் பல்கலைக்கழக தங்கப்பதக்கத்தை வென்ற இவர் பட்டயக் கணக்கர் தேர்தல் தேர்விலும் முன்னணி இடத்தைப் பெற்றவர், விலைமதிப்பீட்டு கணக்கர், செயலாளர் என்ற தகுதியும் பெயர்

ஐசிஐசிஐ இன்ஃபோடெக் நிறுவனத்தை இரண்டாயிரம் முதல் நடத்தி வருகிறார் உலக பொருளாதார வளர்ச்சி மந்த நிலையில் ஐசிஐசிஐ இன்ஃபோடெக் நிறுவனத்தை வளர்ந்து வரும் திரு ஸ்ரீனிவாசன்

நன்றாக தெரிந்தவர் இந்தியாவில் எப்படி தர க~ கட்டுப்பாடு, பணியாளர் உறவுகள், உற்பத்தி செய~ செலவுகள், விவசாய சிக்கல்கள், போன்றவற்றை அணுகுகிறது என்பதைப் பற்றி அனைவருக்குமே ஒரு வியப்பாக உள்ளது ஆனால் நாம் சொல்லப் போனால் தரம் உயர வேண்டும் அதாவது இது ICICI பங்கு என்பது தரம் உயரவேண்டும் அதாவது வளர நீங்கள் ஏதாவது ஒரு அதாவது பயிற்சி ஏதாவது கொடுக்கிறீர்களா என்று நாம் கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் ICICI யை பொறுத்தவரை அமெரிவுக்~ அமெரிக்காவுக்கான மென்பொருள் தயாரிப்பில் ஈடுபட்டோருக்கு தாங்கள் தனி பயிற்சி அளிக்கிறோம் என்று அவர் சொல்லியிருந்தார் இது எல்லாரும் தெளிவாக வரையறுக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டது அதாவது அந்த ஒரு கோப்பு கையொப்பமிட்டு அதை நான் அதை delivery செய்வது கடைசியாக எதிர்பார்த்த செயல்பாடு வந்து அஹ் அவருக்கு அதாவது ஒத்துவரவில்லை நாம் மீண்டும் திருத்திய பணிக்கு ப~ அதாவது அஹ் பணம் செலுத்த தயாராக இருப்பார்கள் என்று அவர் வினவினார் மேலும் இந்திய வாடிக்கையாள~ ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நிறைய இடங்களில் நாம் மென்பொருள்களை கொடுத்த பிறகு அவர்களிடம் நாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்க முடியாது அஹ் மேலும் தொண்ணூறில் இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பணத்தை வாங்கிக் கொண்டு அதாவது வர வேண்டியது அதை மனப்பான்மை அப்படித்தான் இருக்கும் மற்ற நாடுகளில் order கள் வ~ வலுவாக

ஒப்பந்தமே இல்லாமல் ஒரு கொள்முதல் ஆணை கடிதத்தின் அடிப்படையில் வேலையை முடித்து விடுவோம் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆகவே ஒரு ஒழுங்குமுறை வேலை செய்வது சரியான தகவல் தொடர்பு திறமை ஆகியவற்றுக்கான பயிற்சி இருந்தால் மட்டுமே அமெரிக்காவில் வேலையை கையாள முடியும் என்று அவர் சொல்லியிருந்தார் correct ஆ அதாவது புதிதாக வருபவர்களை இந்தியர்களுக்கான திட்டப்பணியில் ஈடுபடுத்துவோம் பிறகு ஓரளவு அனுபவமும் பயிற்சியும் ஆன பின் அஹ் அமெரிக்கா project களில் அதாவது ஒரு கோப்பு மாதிரி தயாரித்து அதை கொடுப்போம் என்று அவர் சொல்லியிருந்தார்

ஆனால் இந்தியாவில் மட்டும் தரமான பொருட்கள் ஏற்றுமதி சென்று வைத்து விடுகிறார்கள் என்று உ~ உள்ளூர் மக்களுக்கு கிடைப்பதில்லை ஏன் என்று சொல்லும் போது நீங்கள் அதை கவனித்தீர்களா ஆமாம் ஏனென்றால்

இந்தியாவில் அதற்கேற்ற விலையை கொடுக்க மாட்டார்கள் தனக்கு என்ன வேண்டும் என்~

கிடைக்கும் என்பது அவருடைய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 கண்டிப்பாக அதை நாம் பார்த்தீர்கள் என்றால் அது இந்தியர்களுக்கு ப~ அதாவது மட்டமானதை தரவேண்டும் என்று நினைத்து செய்வதில்லை வாங்குபவர் கொடுக்க தயாரிக்கும் விலைக்கேற்ற மதிப்புதானே அவர்களுக்கு கிடைக்கும் அமெரிக்காவில் என்னதான் நீங்கள் ஒரு குறி~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

தனிப்பட்ட மனிதன் ஒரு மாதத்தில் வேலை செய்யும் முப்பதாயிரம் ரூபாய் என்று கிடைக்கலாம் என்று ஒரு அவருடைய கருத்து இருந்தது அதையாவது பார்த்தீர்கள் என்றால் பத்து மாதம் ஆகும் என்று கணக்கிட்டு மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து விடுவார்கள் என்று அஹ் பின் இருபத்தி ஏழு மாதம் அதாவது ஆனாலும் அதைப் பற்றிய அக்கறை இல்லை மேலும் பணம் தர மாட்டார்கள் மற்றொன்று பார்த்தீர்கள் என்றால் இலவசமாக சேவை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் மேலும் சொத்துரிமை இவற்~ இவற்றைகளுக்கு இந்தியாவில் மதிப்பு இல்லை என்பது அவர்களுடைய கருத்து பார்த்தீர்கள் என்றால் அஹ் இந்தியாவில் அறிவு சொத்துரிமை ம~ ம~ மதிப்பு இல்லை என்கிறீர்கள் இந்திய பின்னணி இருப்பவர்கள் நமது பற்றின் காரணமாக அறிவு சொத்துரிமை பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கைய பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவிற்குத்தான் கொடுக்கிறார்கள் மேலும் எந்தவித இந்திய பாரம்பரியமும் இல்லாத ஒருவர் தன்னுடைய நிறுவனத்தின் சொத்துரிமையை பாதுகாக்கப்படும் என்று உத்தரவாதம் எப்படி அளிக்கிறீர்கள் என்று சீனிவாசனிடம் கேட்டபோது அவர் என்ன சொல்லி இருந்தார்கள் என்றால் வாடிக்கையாளர்கள் உங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உறுதி அளிக்கிறோம் அது மட்டுமல்ல ப~ பணியாளர்களும் அது மாதிரி நடந்து கொள்ளமாட்டார்கள் என்று உத்தரவாதமும் அளிக்கிறோம் என்று அவர் சொல்லியிருந்தார் பொது பெரிய நிறுவனங்கள் தமக்கென்று பிரத்தியோக மையங்களை கேட்டு வாங்கி அதை நம்முடைய மேற்பார்வையாளர்களிடம் நியமித்து தமது network ஐ அதாவது ஒரு குறிப்பிட்ட network ஐயும் இணைக்கக் கூடாது என்று சொல்வார்கள் இது இதைத் தவிர பெரும்~ பெரும்பாலான வாடிக்கையாளர்களோட ஒப்பந்தம் அமெரிக்கா அல்லது ஆங்கிலேய சட்டத்தின் அடிப்படையில் அங்குள்ள நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இன்றி இந்திய சட்டத்திற்கு உட்படாது என்ற நிபந்தனையை இடித்து விடுவார்கள் இந்த நிபந்தனை மீது IP அதாவது அஹ் அந்த கோப்பை என்பது பாதுகாக்கப்படுகிறது மேலும் அதிக அளவில் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கான சொந்த தேவை அதாவது சொந்த துணை நிறுவனங்கள் ஆரம்பித்துக் கொள்கிறார்கள் என்பது நியதி அதை நாம் அறிந்ததே இல்லையா தோழி

மேலும் அந்த உலக நிறுவனத்தை பற்றி உங்~ உங்க~ உங்களிடம் சொல்லியிருந்தார்களே அதைப் பற்றி சொல்ல முடியுமா

பெரிய குற்றங்களை இருக்கிறது தமது பெயர் கெட்டு விடக்கூடாது என்று கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் சின்ன நிறுவனங்களில் விழிப்புணர்வு இருக்கிறது என்று சொல்ல முடியாது அவர் அவர்களில் நிறுவனத்திற்கு எழுதிய நிரலை இன்னொரு company க்கு மாற்றி எழுதி விற்க முயற்சி செய்கின்றனர் ஆனால் இன்னும் சிறிது காலத்தில் இதில் மாற்றம் வரும் அதாவது அறிவு சொத்து திருட்டு என்றால் இங்கு விரைவில் வழி~ வழக்கு நடத்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது அதாவது பார்த்தீர்கள் என்றால் மூல நேரலை அதாவது ஒருவர் கொண்டு போய் அதன் போட்டியாளர் நிறுவனத்தில் நிரலில் சேர்த்து விடுகிறார் உடனுக்குடன் வழக்கு தொடக்க அந்த வருடத்திற்குள் தீர்ப்பு வழங்கப்பட்டது இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக ஏனென்றால் வர்த்தகத்தின் ஆதாரம் அறிவு சொத்துரிமை என்ற விழிப்புணர்வு இருக்கிறது இதற்கு அமெரிக்கா சட்டமைப்பு தருவது போன்று பாதுகாப்பு இந்தியாவில் உள்ளதா என்று உங்களிடம் சொல்லி இருந்தாரே அதைப் பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா அஹ் இந்தியாவில் அறிவு சொத்துரிமைக்கு மதிப்பு இல்லை என்று சொன்னது வேறு வகையில் அதாவது ஒரு மென்பொருள் தயார் செய்து பதிவு செய்து விற்றால் இந்தியாவின் இந்தியாவில்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 அதே அமெரிக்காவில் அந்த மென்பொருள் தயாரிக்க எவ்வளவு மூளை உழைப்பு தேவைப்படும் என்று உணர்ந்து அதன் அதன் விலையை கொடுப்பார்கள் அமெரிக்காவில் சட்ட அமைப்பு இருந்தாலும் இங்கும் பல குறைபாடுகள் உள்ளன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 காப்பீட்டு நிறுவனம் தான் இப்படியே போனால் premium தொகை ஏறிக்கொண்டே போய் காப்பீடு வேண்டாம் என்ற நிலைக்கு மதி~

அது இந்த அமெரிக்கா நாட்டை ஆனால் மென்பொருள் சேவையில் இந்தியாவானது முதலிடம் வகிக்கிறது இந்தியாவுக்கு வளர்ச்சி பார்த்தீர்கள் என்றால் மிகவும் துறையில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கிறது என்றும் நாம் அறிந்ததே அதை பார்த்தீர்கள் என்றால் நாம் இன்னும் அரசு தனியார் முயற்சி பார்த்தீர்கள் என்றால் அதாவது அஹ் அமெரிக்காவில் அதாவது அஹ் தொழில் ரீதியாகட்டும் அதாவது அதனுடைய திறனாகட்டும் இந்திய மென்பொருள் மற்றும் அதாவது அஹ் வளர்ச்சி அதாவது தொழில்துறை, அதிக பணம் முதலீடு, இதை அதை பார்த்தவர்கள் தகவல் தொழில்நுட்ப பயிற்சியில் இந்தியாவானது மிகவும் முன்னேறி வருகின்றது நாம் என்று சொல்லலாம்

அஹ் வணக்கம் சுவிட்டி! அஹ் வணக்கம் சுவிட்டி நான் பேசுறது கேக்குதுங்களா? வணக்கம். அஹ் சரி. அதான் வானிலை பத்தி ஒரு சில கருத்துக்கள் நான் வந்துட்டு பகிரலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அஹ் வானிலை அப்படிங்கிறதே நம்ம வாழ்றதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்துட்டு பார்க்கிறேன். அஹ் கண்டிப்பா நம்ம வந்து, மனிதர்களாகிய நாம் வந்துட்டு, அஹ் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமான வானிலை வந்துட்டு இருக்கும். இல்லைங்களா? பூமியில வந்துட்டு, எல்லா இடத்திலேயும் ஒரேவிதமான வானிலை வந்து இல்ல. ஒவ்வொரு விதமான வானிலை இருக்கு. ஏன் அப்படி அஹ் மாற்றங்கள் வந்து வானிலைல இருக்கு அப்படினா ஆஹ் இது வந்துட்டு ஒரு அஹ் சூரியனுடைய கோணத்தை வந்துட்டு அஹ் சொல்லுது, அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து எந்த பக்கம் வந்து சூரியனுடைய கோணம், அதுடைய பத்தி தான் வந்துட்டு, இந்த இது வந்துட்டு இருக்கு. so அதனால, நம்ம பாக்க போறோம் அப்படினா, நிறையவிதமான வானிலை உடைய தோற்ற பாடுகள் நம்ம வந்துட்டு சொல்ல முடியும். அஹ் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது, அஹ் காற்று, முகில், மழை, பனி, மூடுபனி தூசிப் புயல். அப்படின்னு சொல்லிட்டு, சில வகையான இந்த மாதிரியான வானிலை தோற்ற பாடுகள் வந்துட்டு நம்மளுக்கு, அஹ் இது வந்து அஹ் அன்றாடம் நம்மளுக்கு வந்து இருக்குது. இந்த வானிலை வந்து நாள்தோறும் மாறும். அதே மாதிரியான, மணி, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரியான வானிலை வந்துட்டு நம்மளுக்கு பூமியில வந்து இருக்க காரணம் என்னன்னா நம்ம மனிதர்களாகிய நாம் வாழ்றதுக்கு அப்படினு தான் சொல்லணும். ஏன்னா? நம்மளுக்கு எல்லா நேரத்திலும் ஒரே விதமான வானிலை இருக்கும்போது, மனிதர்களாகிய நாம் வாழ்றதற்கே கொஞ்சம் வந்து கஷ்டம். கண்டிப்பா, அஹ் ஒவ்வொரு வானிலை வந்து மாற்றங்கள் இருக்கும் போது தான், ஒரு நல்ல, ஒரு வாழ்க்கையை வந்துட்டு மனிதர்களால வாழ முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில வகையான, ரொம்ப அரிதான, ஆஹ் வானிலையும் இருக்கு. அது வந்துட்டு, பேரிடர் அஹ் நம்ம மனிதர்களுக்கு பேரிடரை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன வகையான வானிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா? சூறாவளி, பனிப்புயல், அஹ் பெ~ பெருமழை, பெரும் புயல், அந்த மாதிரிலாம் நிறைய வகையான, அஹ் வானிலை வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு, கொஞ்சம் மனிதர்களுக்கு பேரிடரை வந்து கொடுக்கும். இருந்தாலும் இது வந்து ஒரு இயற்கை~ இயற்கையாக நம்மளுக்கு வந்து நடக்கிறதனால

இப்ப இது வந்து எதனால, இது வந்து, இது, இது உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போனா, எனக்கு வந்து தோன்றது, அஹ் நம், நம்ம வந்து சாப்பிடுறதுல இருந்தும் சரி நம்மளுடைய உடை. நம்ம நம்ம போட்டுக்குற உடைல இருந்தும் சரி, சாப்பாடுல இருந்து சரி, எல்லாமே வந்து இந்த வானிலையை ஒட்டி தான் வந்து இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வெயில் காலத்தில வந்து ஆஹ் ஒரு சில சாப்பாடு நம்ம வந்து விரும்பி சாப்பிடுவோம். நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய, அஹ் சாப்பாட்டை வந்து நம்ம சாப்பிடுவோம். அஹ் ஏன் அப்படினா அந்த வெயில் காலத்துல குளிர்ச்சி தரக்கூடிய ச~ காய்கறி, பழங்கள் வந்துட்டு அதிகமா விளை~ விளைவிக்கபடுவாங்க. ஏன் அது வந்து வி~ விளையும், இயற்கையாகவே அப்படித்தான் வந்து விளையும். so அப்படி தான் வந்து இயற்கை வந்து படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்மளும் வெயில் காலத்திற்கு தேவையான குளிர்ச்சி தரக்கூடிய பழங்களும், காய்கறிகளும் நம்மளுக்கு அதிகமா கெடைக்குது. நம்மளும் அதைத்தான் விரும்பி சாப்பிடுறோம், அப்படின்னா, அதுதான் வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு அஹ் விளைச்சல் வந்து அதிகமா அந்த காலத்துல குடுக்குது. அதேமாதிரி மழைக்காலத்தில மழைக்காலத்தில பார்த்தோம் அப்படின்னா, நிறைய வந்து, கொஞ்சம் நம்ப உடம்புக்கு சூடு தரக்கூடிய, நமக்கு சூ~ சூடு கொஞ்சம் உடம்புக்கு இதமா நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சூடு தரக்கூடிய பழங்களையும், காய்கறிகளையும், நம்ம எடுத்துப்போம். ஏன் அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கு. விவசாயிகள் வந்து அத வந்து அஹ் விவசாயம் பண்ணி எடுக்க~ எடுக்குறாங்க. அப்ப அது நம்மளுக்கு வந்துட்டு, நம்மளும் அதேயேதான் எடுத்துகிறோம். அப்ப நம்ம உடம்புக்கும் அது நல்லதை நல்ல ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். அப்ப இது எல்லா இடத்திலேயும் இதே மாதிரி ஆன நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வானிலைக்கு ஏத்த மாதிரியான உணவுகளையும், அந்தந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் தான், அங்கங்க இருக்கிற மனிதர்கள் வந்து சாப்பிட்டுகிட்டு வர்றாங்க. இது தான் நம்மளுக்கும் ஆரோக்கியமும் கூட. இப்போ, இன்னொரு விஷயம் என்னன்னா உடை, அதாவது மனிதர்களாகிய நாம் வந்து அங்கங்க இருக்கக்கூடிய இடத்துல, ஆஹ் என்னென்ன உடைகள் அவங்க அவங்களுக்கு எந்தெந்த வானிலை க்கு ஏற்ற மாதிரியான உடைகள் தான் அங்கங்க அணிந்திருப்பாங்க. நம்ம பார்ப்போம் நம்ம வந்து இங்க~ இங்க இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி. அப்போ வெயில், அந்த சூரியன் வந்து இங்க கொஞ்சம் அதிகமாகப்படுது அந்த சூரியனுடைய கோணம். அப்ப வெயில் இங்க ஜாஸ்தியா இருக்கிறதனால, அதுக்கு ஏத்த மாதிரியான உடைகள் தான் நம்ம இங்க அணிவோம். அதேமாதிரி, மேலை நாடுகள்ல வந்துட்டு, அங்க அவங்க எப்படி அந்த வானிலை எப்படி இருக்கோ

so வானிலைனால வந்து நம்முடைய உடையும் தீர்மானிக்கப்படுது. அதே மாதிரி, உணவும் நம்மளுக்கு தீர்மானிக்கபடுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம் வீட்டுடைய அமைப்பு வீடுகளுடைய அமைப்பு நம்ம வந்து ஒவ்வொரு இந்த உலகத்தில் உள்ள, அ~ அத்தனை இடங்கள்லையும் ஒரே மாதிரியான அமைப்பா இருக்கு இல்லையே ஒவ்வொரு இடத்திலயும், ஒவ்வொரு விதமான வீடு அமைப்பு வந்து இருக்கு அது எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்தில உள்ள வானிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வீட்டை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. அதுவும் சொல்லப்போனா இன்னொன்னு, முக்கியமான ஒரு விஷயம் விவசாயம். விவசாயம் வந்துட்டு வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ, அந்த விவசாயம், வந்து வானிலைக்கு ஏத்த மாதிரி தான் விவசாயம் வந்து பண்ணுவாங்க. ஆஹ் விளைநிலங்கள் வந்துட்டு இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து மழை பெய்யறதற்கு ஏத்தா மாதிரி தான் வந்து விவசாயம் வந்து பண்ணி, நிறைய நெற்பயிர்களை விதைச்சி நம்மளுக்கு வந்துட்டு சாப்பாடு, நிறைய அஹ் நெல்~ நெற்களும் சரி, அரிசியும் சரி, நமக்கு கிடைக்குது. அந்த விவசாயமே நமக்கு நம்மளுடைய சாப்பாடு. அதே வந்துட்டு அந்த விவசாயம் அப்படிங்கிற தொழில், வானிலையை ஒட்டி தான் வந்து இருக்கு. அதை சார்ந்து தான் வந்து இருக்கு. அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மனித அஹ் அதாவது ஒவ்வொரு நேரமும் சரி. இன்னும் கேட்டா, நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் சொல்றதை விட, ஒவ்வொரு நேரமும் சரி, இந்த வானிலை வந்து மாறிகிட்டே தான் இருக்கும். வானிலை, வானிலை வந்து அந்த காலத்துல எப்படி இதை வந்து கணக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. பார்த்தே வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு சொல்லிடுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து மக்கள்லாம் வந்துட்டு, வானிலை வந்து இ~ இந்த இதுக்கு அடுத்து இந்த வானிலை வரும் இதுக்கு அடுத்து இப்படி இருந்தா மழை பெய்யும், இப்படி இருந்தா அதிக காற்றடிக்கும், அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஆஹ் அப்படி வந்து தெரிஞ்சுப்பாங்க அவங்க இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா

தெரிஞ்சுப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தில வந்து அஹ் செயற்கைக்கோள்கள், அதெல்லாம் வந்து அமைச்சிருக்கறாங்க. அஹ் செயற்கைக்கோள் அமைச்சு, அஹ் அதன் மூலமா வானிலையை வந்திட்டு அஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க

வானிலை எந்தமாதிரியான வானிலை இப்ப மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கற விஷயத்தை கூட நம்ம செயற்கைக்கோள் மூலி~ மூலியமா தெரிஞ்சிக்க முடியும். இல்லையா? ஆஹ் அப்போ செயற்கைக்கோள்னால அஹ் தெரிஞ்சிக்கலாம். இந்த வானி~ இப்ப மழை பெய்யுதா ஹம் பெய்யலயா அப்படின்னு ஆஹ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அஹ் அந்த மாதிரியாக, இப்ப வந்து இந்த காலத்தில நிறைய செயற்கைக்கோள்கள் உலகத்துல பல்வேறு இடங்கள்ல செயற்கைக்கோள் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமா நம்மளால வானிலையை வந்து தெரிஞ்சுக்கமுடியுது. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், வந்து பாருங்க. நம்மளால அடுத்தது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்ப வந்து அதிக மழை பெய்யுது அப்படின்னா, அது வந்து ஒரு மக்களுக்கு கொஞ்சம் பேரிடர் தானே? அதனால பேரிழப்பு ஏற்படலாம் இல்லையா? புயல் வந்தா, சூறாவளி வந்தா, ஒரு பேரிழப்பு ஏற்படலாம் இல்லையா? அப்ப அத வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த செயற்கைக்கோள் மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த காலத்தில நிறைய விஷயங்கள் வந்துட்டு, நம்ம வானத்தில வந்து அனுப்பி. அஹ் அந்த இது மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு வானிலை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, நிறைய வானி~ நிறைய வானிலை நிலவரங்கள் வந்து இருக்கு. ஒவ்வொரு நாளும் வானிலை செய்தியும் வந்து வாசிக்கப்படுது, ஒவ்வொரு நாளும். நம்ம இத அதிகமா பேசறோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதிகமா இத கவனத்துல எடுத்திருக்கிறோமா அப்படினா இல்ல ஏன்னா நாம அதை ஒட்டிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இல்லையா அதை சார்ந்து அதுக்கு உள்ளேயேதான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இதைப்பற்றி நம்ம அதிகமா வந்து இது பண்ணி~ எடுத்து நம்ம பேசிக்கிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து இத வந்து பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயமாதான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இதை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய சாப்பாடா இருந்தாலும் சரி, இருக்கும் இடமாக இருந்தாலும் சரி, நம்ம போடுற உடையா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து வானிலையை ஒட்டி தான் வந்து இருக்குது. நம்ம அந்த வானிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழறோம். நான் சொல்றேன் இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த வானிலைக்கு எதிர்ப்புறமாக நம்ம செஞ்சோம்னு அப்படின்னா, கண்டிப்பா இது நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருக்காது. எப்பவுமே வந்து இயற்கையை சார்ந்து தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம என்ன இயற்கைக்கு கொடுக்கிறோமோ, அதே விஷயம்தான் வந்து இயற்கை நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நம்ம இயற்கையோடு சேர்ந்து வானிலையோடு ஒட்டி நம்ம வாழும் போது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை நம்ம பெறமுடியும். அஹ் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்வீட்டி?

ஆமாம்